பில்டிங்கு ஒரு சைடு ஃபுல்லா டார்பாலின் கொண்டு மறைச்சு வச்சிருக்காங்க.

இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு பெரிய வேப்பமரம் ஒன்னு நிக்குது.

மேல போஸ்ட் கம்பி ஒன்னு போகுது.

எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ் சையும் கழட்டி போட்ருக்காங்க.

ப்ளோர் வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இது ஒரு மியூசிக் கிளாஸ்னு சொல்லலாம்.

ரெண்டு பேர் அங்க தனியா இருக்காங்க.

இவரோட கழுத்துல ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குது.

இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் .

ட்ராக்குக்கு மேல ஆறைகள் அண்ட் இருக்குது.

மேல மூணு லைட் போட்டுருக்காங்க.

நெறைய சீரியல் லைட் போட்டு இருக்காங்க.

ஒரு ஏர் கூலர் ஒன்னு வச்சிருக்காங்க.

சீனி பக்கத்துல ஒரு காப்பி அரிக்கக்கூடிய அரிப்பு ஒன்னு வச்சிருக்காங்க.

கூட்டுக்கு கீழ செடி வெச்சிருக்காங்க.

இது ஒரு பில்டிங் முன்னாடி உள்ள தோட்டோ.

இது ஒரு காய்கறி மற்றும் பழக்கடை.

ஒரு ஆளு ஒரு குண்டுகுள்ள நின்னு வேல செஞ்சுட்டுருக்காரு.

இன்னொரு பையன் மேல இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான்.